லிப்ரியாஃபிஸ் Mathன் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் நாம் கற்கப் போவது செட் operationகளை எழுதுதல் Factorialகளை எழுதுதல் நம்பரிங் மூலம் equationகளை க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்தல் இதற்கு முதலில் mathexample1ஒட்ட் என்ற முன் tutorialகளில் உருவாக்கிய உதாரண ரைட்டர் டாக்குமென்ட் ஐ திறக்கலாம்
இங்கே டாக்குமென்ட் ன் முடிவுக்கு வந்து புது பக்கத்திற்கு செல்ல கன்ட்ரோல் ஐ அழுத்திக்கொண்டே Enter ஐ தட்டுக
பின் எழுதுக செட் Operations பின் இருமுறை Enter செய்க
இப்போது Mathஐ அழைப்போம்
மேலும் போவதற்கு முன் 18 pointக்கு பான்ட் அளவை அதிகரிக்கலாம்
அலிக்ன்மென்ட் ஐ லெஃப்ட் க்கு மாற்றுக
இப்போது செட் operationகளை எழுதுவதைக் கற்கலாம்
தனிப்பட்ட elementகளின் தொகுப்பான செட்ஸ் ஐ குறிக்க
மாத் தனி மார்க் உப் ஐ கொண்டுள்ளது
திரையில் காட்டுவது போல பார்முலா எடிட்டர் விண்டோ ல் 4 உதாரண setகளை எழுதுவோம் 5 elementகளுடன் செட் ஆ ஒவ்வொன்றிலும் 2 elementகளுடன்
செட் ப் செட் சி செட் ட் எக்குவல் டோ 6 7
setகளுக்கு bracketகளை எழுத ல்ப்ரேஸ் மற்றும் ரிப்ரேஸ் மார்க் உப் ஐ பயன்படுத்தலாம் என்பதை கவனிக்கவும்
இப்போது யூனியன்ஸ் மற்றும் இன்டர்செக்ஷன்ஸ் போன்ற செட் operationகளை எழுதலாம்
முதலில் யூனியன் operationஐ எழுதுவோம்
ப் யூனியன் சி க்கான மார்க் உப் நாம் படிப்பது போன்றதே முடிவு செட் 1 2 6 4 மற்றும் 5
இது இரு setகளின் தனிப்பட்ட elementகளை சேர்த்தது
intersectionக்கான மற்குப் மீண்டும் நாம் படிப்பது போன்றதே
இன்டர்செக்ஷன் இரு setகளிலும் பொதுவான elementகளைச் சேர்த்தது
எனவே ப் இன்டர்செக்ஷன் ட் ன் முடிவு 6
சி ன் அனைத்து elementகளும் செட் Aல் இருப்பதால் இவ்வாறும் எழுதலாம் செட் Aன் சப்செட் செட் சி
இதற்கான மார்க் உப் சி சப்செட் ஆ
அங்கே மூன்றாம் இக்கான் ஐ சொடுக்குவதன் மூலம் எலிமென்ட்ஸ் விண்டோ ஐ ஆராய்ந்து மேலும் பல செட் ஆப்பரேஷன் களை கற்கலாம் வியூக்ட் எலிமென்ட்ஸ்க்ட் பின் செட் Operationsக்கு செல்க
நம் வேலையை இப்போது சேமிக்கலாம்
Filegtபின் சேவ் ல் சொடுக்குவோம்
பாக்டோரியல் functionகளை இப்போது எழுதுவோம்
விரைவில் எழுதபோகும் 3 formulaகளுக்கான 1 முதல் 3 வரை எண்களை உருவாக்குவோம் ரைட்டர் documentனுள் எங்கேயும் அவற்றை க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்ய இவை உதவும்
ரைட்டர் கிரே boxன் வெளியே மூன்று முறை மெதுவாக சொடுக்குவதன் மூலம் புது பக்கத்துக்கு செல்வோம்
அழுத்துக கன்ட்ரோல் Enter
எழுதுக பாக்டோரியல் Function பின் இருமுறை enter செய்க
இப்போது நமக்கு Mathஐ அழைக்க தெரியும்
ஆனால் மாத் ஆப்ஜெக்ட் ஐ ரைட்டர் க்கு கொண்டுவர மற்றொரு வழி உள்ளது
அதற்கு ரைட்டர் document ல் ப் ந் என எழுதி பின் ப்3 ஐ அழுத்துக
இப்போது நாம் பார்ப்பது புது மாத் ஆப்ஜெக்ட்
அது சொல்வது எ இஸ் எக்குவல் டோ ம் சி ஸ்க்வேர்ட் அதனுடன் வலப்பக்கத்தில் parenthesesனுள் எண் ஒன்று உள்ளது
அதாவது இந்த documentல் எண் 1 உடன் இந்த பார்முலா ஐ எங்கேயும் க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்யலாம் இதை எவ்வாறு செய்வதென பின்னர் விரிவாக காணலாம்
இப்போதைக்கு மாத் ஆப்ஜெக்ட் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்குக வடிவமைத்தலைச் செய்க
பான்ட் அளவு 18 மற்றும் லெஃப்ட் அலிக்ன்மென்ட்
சரி Factorialக்கு ஒரு உதாரணத்தை எழுதலாம்
மார்க் உப் பாக்ட்
பாக்டோரியல் symbolஐ குறிக்கிறது
இருக்கும் பார்முலா ஐ நம்மிடம் உள்ளதுடன் ஓவர்விரைட் செய்யலாம் 5 பாக்டோரியல் 5 இன்டோ 4 இன்டோ 3 இன்டோ 2 இன்டோ 1 120
இங்கே மார்க் upஐ கவனிக்கவும்
இங்கே புது மாத் objectல் நம் அடுத்த பார்முலா ஐ எழுதுவோம்
அதற்கு முதலில் ரைட்டர் கிரே பாக்ஸ் க்கு வெளியே மூன்றுமுறை மெதுவாக சொடுக்குவோம்
இந்த பக்கத்தின் கடைசிக்குச் செல்ல கீழ் அம்பு விசையை இரண்டு அல்லது மூன்றுமுறை அழுத்துக பின் எழுதுக ப் ந்
பின் இரண்டாம் மாத் ஆப்ஜெக்ட் ஐ கொண்டுவர ப்3 ஐ அழுத்துக
மீண்டும் வடிவமைத்தலை செய்வோம் இருக்கும் பார்முலா ஐ பாக்டோரியல் டெஃபினிஷன் உடன் ஓவர்விரைட் செய்க ந் பாக்டோரியல் இஸ் எக்குவல் டோ புரோட் ப்ரோம் க் 1 டோ ந் ஒஃப் க்
productஐ குறிக்கும் மார்க் உப் புரோட்
சம்மேஷன் க்கு சிக்மா போன்றது இப்போது முதல் இரண்டு போன்று மூன்றாவது மாத் ஆப்ஜெக்ட் ஐ அறிமுகப்படுத்துவோம் திரையில் காண்பது போல இரு கண்டிஷனல் formulaகள் போல பாக்டோரியல் டெஃபினிஷன் ஐ மீண்டும் எழுதுவோம் கவனிக்க
இரு elementகளின் வெர்டிக்கல் ஸ்டாக் ஐ காட்டும் மார்க் உப் பினோம் நல்ல அலிக்ன்மென்ட் க்கும் உதவுகிறது
இந்த பார்முலா க்களை க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்வதைக் காணலாம்
அதற்கு புது பக்கத்திற்கு செல்வோம் எழுதுக ஆன் எக்ஸாம்பிள் ஒஃப் பாக்டோரியல் இஸ் புரோவைடட் here இப்போது இன்சர்ட் மேனு பின் க்ராஸ் ரெஃபரன்ஸ் ல் சொடுக்குவோம்
புதிய popupல் டைப் பட்டியலில் டெக்ஸ்ட் ஐ தேர்வோம்
பின் செலக்ஷன் பட்டியலில் நாம் எழுதிய முதல் பாக்டோரியல் பார்முலா ஐ குறிக்கும் முதல் ஐட்டம் ஐ தேர்வோம்
இன்சர்ட் ரெஃபரன்ஸ் டூல் பட்டியலில் ரெஃபரன்ஸ் ஐ தேர்ந்து இன்சர்ட் ஐ சொடுக்கி பின் குளோஸ் ஐ சொடுக்குக
எனவே parenthesesல் உள்ள எண் ஒன்று நம் டெக்ஸ்ட் ல் தோன்றியுள்ளது
நாம் முடித்துவிட்டோம் அந்த எண்ணில் சொடுக்கி அதை சோதிப்போம் முதல் பார்முலா ஐ எழுதிய இடத்திற்கு கர்சர் தாவியுள்ளதைக் கவனிக்கவும் இவ்வாறுதான் ரைட்டர் documentனுள் எங்கேயும் மாத் formulaகளை க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்ய முடியும்
நம் வேலையை செய்யலாம்
இவை மாத் க்கான சில ரெஃபரன்ஸ் இணைப்புகள் libreofficeஆர்க் டாக்குமென்டேஷன் இணைப்பிலிருந்து கையேடுகளை தரவிறக்குக
Mathக்கான மேலும் விவரங்களுக்கு helplibreofficeorgமாத் என்ற தளத்திற்கும் செல்லலாம் கடைசியாக உங்களுக்கான பயிற்சி
ரைட்டர் documentஐ பயன்படுத்துக
இந்த டியூட்டோரியல் ன் உதாரண Setகளை பயன்படுத்தி ஆ யூனியன் ஆனது யூனியன் Cக்கு சமமா என சோதிக்கவும் ஆ மைனஸ் Bன் முடிவை எழுதுக ரைட்டர் documentல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாக்டோரியல் formulaக்களை க்ராஸ் ரெஃபரன்ஸ் செய்க லிப்ரியாஃபிஸ் Mathல் செட்ஸ் பாக்டோரியல்ஸ் மற்றும் க்ராஸ் ரெஃபரன்சிங் குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro
தமிழாக்கம் பிரியா
நன்றி